நம்ம உடம்புக்கு கண்டிப்பா எதனா பிரச்சினை வந்துட்டே தான் இருக்கும் நம்ம சாப்பிடுற time எப்படி இருக்கும் பாத்தீங்கனா நம்ம morning சாப்பிடணும் morning eight o clock சாப்பிடுறோம்னா அதுக்கிடையில அஹ் v க்கு அப்புறம் lunch lunch க்கும் tiffin க்கும் lunch க்கும் இடையில time இருக்கும் இல்லையா அப்ப நம்ம வந்து பழங்கள் சாப்பிடலாம் fruits சாப்பிட்டு சாப்பிடலாம் அதுவும் நல்லது தான் fruits நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம health யும் பாதிக்காத ஒண்ணு தான் fruits அதனால morning morning க்கும் afternoon க்கும் இடையில எதனா fruits அந்த மாரி சாப்பிடலாம் அதே மாதிரி afternoon lunch இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம fruits அ கூட lunch ஆ சாப்பிட்டுக்கலாம் afternoon fruits கூட சாப்பிட்டுக்கலாம் தப்பில்ல fruits வந்து ஏன்னா நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாரி morning time ல கீரை வகைகள் அதிகமா சாப்டீங்கன்னா அதுவும் நம்ம health க்கு ரொம்ப நல்லது

மனநிலை ரெண்டுமே நல்லா இருக்கும் இப்போலாம் ஹம் virus இருக்கிற நோய் virus இருக்க நோயும் கூட கம்மியா தான் வருது virus இல்லாத நோய் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு நம்ம எவ்வளவுதான் சுத்த பத்தமா இருந்தாலும் நமக்குள்ள ஒரு நோய் இருந்திட்டே தான் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா அந்த சக்கரை நோய் ரத்த கொதிப்பு புற்றுநோய் இதெல்லாம் virus னால வர நோய் இல்ல அது நம்ம உடம்புல

ரொம்ப குண்டா இருக்காங்க இல்ல உடல் பருமன் சொல்லுவாங்க அது ஒழுங்கா தூங்காததுனால இதனால தான் நமக்கு என்ன ஆகுதுனா இந்த மாரி புற்று நோய் சக்கரை நோய் இதெல்லாமே வருது இதெல்லாம் ஏன் வருது correct ஆ சாப்பிடாததுனால correct ஆன time க்கு work பண்ணாததுனால time க்கு தூங்காததுனால oil food அதிகமா எடுக்கிறதுனால கூட இந்த மாரி நோயெல்லாம் அதிகம் வருது நம்ம நோய் வராம பார்த்துக்கணும்னா அஹ் exercise பண்ணனும் யோகாசனம் பண்ணனும் ஹம் அதே மாரி time க்கு சாப்பிடணும் time க்கு work அ முடிக்கணும் tension இல்லாம இருக்கணும் அதிக நேரம் laptop phone இதெல்லாம் நம்ம பாக்க கூடாது healthy ஆன food எல்லாம் சாப்பிடணும் healthy ஆன food ன்னு பாத்தீங்கன்னா morning time ல கீரை வகைகள்லாம் சாப்பிடலாம் காய்கறிகள் கூட பச்சையா சாப்பிடலாம் இதெல்லாம் நம்ம health க்கு நல்லது தான் நல்லதே தான் இதெல்லாம் சாப்பிட்டுறலாம் நிறைய இருக்கு நம்ம தான் நம்ம health அ பாத்துக்கணும் இல்லையா நம்ம health நம்ம தான் பாத்துக்கணும் நம்ம correct ஆ சாப்பிட்டு இருந்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது oil food அதிகமா எடுத்துக்காதீங்க அதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பாதிப்பு தரக்கூடிய ஒண்ணா இருக்கு அந்த காலத்துல சாப்பிட்ட உணவு முறைகள்லாம் இப்ப நீங்க சாப்டீங்கன்னா கண்டிப்பா உங்க health ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அந்த காலத்துல வந்துட்டு கலி ஆஹ் அந்த கேழ்வரகு கம்பு சோளம் இதெல்லாம் இடிச்சு அவங்கெல்லாம் கஞ்சி மாரி செஞ்சி தான் சாப்பிடுவாங்க அதெல்லாம் இப்போ நீங்க யாரும் சாப்பிட மாட்டீங்க but அதெல்லாம் சாப்பிடுறதுதான் ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு சத்து குடுக்கக்கூடிய ஒண்ணு அதனால இப்பவும் நீங்க அஹ் அந்த கோதுமை இதெல்லாம் வெச்சி களியா செஞ்சி கூட சாப்பிடலாம் அந்த காலத்து உணவு முறைகள மறுபடியும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி பழைய சாப்பாடெல்லாம் கூட நீங்க சாப்டீங்கனா health ரொம்ப quick ஆ வெச்சிருக்கும் சுகாதாரமா இருக்கும் okay ங்களா உடம்ப பாத்துக்கோங்க அதே மாதிரி சத்தான உணவு பொருட்களை சாப்பிடுங்க oil food அதிகமா எடுத்துக்காதீங்க health தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாரி மனநிலையையும் நல்லா பாத்துக்குங்க health நல்லா இருந்தாதான் மனநிலையும் நல்லா இருக்கும் மனநிலையும் நல்லா இருந்தா தான் health உம் நல்லா இருக்கும் இல்லயா இல்லையா அதுல ரெண்டுமே நம்ம பாத்துக்கணும் நல்லா சாப்பிடணும் correct ஆ பண்ணனும் time இருந்தா நம்ம யோகாசனம் போன்ற பயிற்சிகள் இந்த மாரி கூட பண்ணலாம் health நாம எல்லாரும் வந்து இப்போ ஆரோக்கியமான வாழ்க்கையை தான் வாழ நினைக்கிறோம் ஆனா நம்ம எல்லோரும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்றோமா?

ஆரோக்கியமான வாழ்க்கைன்னா நம்ம என்னென்ன நினைப்போம் நம்ம வந்துட்டு organic ஆ ஒரு வி~ நல்ல chemical இல்லாத food எடுத்துக்கணும்னு நினைப்போம் plus நல்ல உடற்பயிற்சி இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னு நம்ம நினைப்போம் நோய் இல்லாம வாழணும்னு நினைப்போம் உணவே மருந்து okay வா ஆனா வந்துட்டு உணவால தான் நம்ம நிறைய வந்துட்டு health issue வருது அப்போ வந்து உணவை வந்து நம்ம first change பண்ணணும் change பண்ணாவே நம்மளோட health வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மாறும் difference நல்லாவே நமக்கு தெரியும் அப்படி நம்ம நல்லா மாத்தணும்னா உணவுல மாத்தணும்னா என்ன பண்ணணும் first நாம மாறனும் அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாத்தையுமே change பண்ண முடியும் நம்ம வந்து இயற்கையான உணவுகளை எடுத்துக்க பாக்கணும் எப்படின்னு நினைக்கிறீங்கன்னா first நம்ம வந்துட்டு

மத்த எவ்வளவோ variety உணவுகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா சிறுதானிய உணவுகள் சிறுதானிய உணவுகளில அவ்வளவு வகைகள் இருக்கு ஆனா நம்ம அதை பத்தி யோசிக்கிறதும் கிடையாது அதை செய்யுறதும் கிடையாது எல்லாமே வந்துட்டு ஒரு சலுப்புல விட்டுறோம் நமக்கு எது easy யா இருக்குதோ அதை தான் நம்ம சாப்பிட்டு இருக்கோம் இது ஆரோக்கியமான வாழ்க்கை கிடையாது நம்ம ஆரோக்கியமா வாழணும்னா நம்ம வந்து நம்ம உணவுகளை ஆராயணும் எந்தெந்த உணவுகளில வந்துட்டு என்னென்ன எப்படி செய்யலாம் இந்த உணவுகளில என்ன சத்து இருக்கு இது மாதிரி ஆராய்ஞ்சு தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு உண்வையும் செய்யணும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது

காலையில முடிஞ்ச அளவுக்கு இந்த இட்லி தோசையை வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிறுதானிய உணவுகளை சேர்த்துக்கலாம் அந்த அதை use பண்ணி நம்மளே யோசிச்சு ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணலாம் எவ்வளவோ இருக்கு அதை நம்ம பண்ணலாம் கீரை வகைகளை சேர்த்துக்கலாம் இப்போ அதெல்லாம் கிடையாது போறாங்க கடைக்கு order பண்றாங்க அது அந்த உணவு எந்த மாதிரி உணவு இது நம்ம சாப்பிடலாமா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது போறோம் சாப்பிடுறோம் வர்றோம் தூங்குறோம் அவ்வளவுதான் அந்த உணவுகளை ஆராய்ச்சி பண்றதே கிடையாது இந்த மாதிரி நம்ம எதையுமே யோசிக்காம அப்ப அப்ப சாப்பிடறதுனால வந்துட்டு நமக்கு நிறைய health issue வருது இப்ப சாதாரணமா வந்து ஏதொ ஒரு காய்ச்சல் ஒருத்தருக்கு வந்தாலும் full ஆ வருது ஏன்னா எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு ஆரோக்கியம் எல்லாத்தோட ஆரோக்கியமும் என்ன பண்ணுது குறைஞ்சுகிட்டே வருது

நாம எப்படி இருக்கமோ அதை பார்த்து தான் நம்மளோட குழந்தைகளும் அதுக்கேத்த மாதிரி உணவுகளை எடுத்துக்குவாங்க நம்மளும் வந்துட்டு ஏதோ noodles rice இந்த மாதிரி போயிட்டே இருந்தோம்னா குழந்தைகளும் அதுக்கேத்த மாதிரி தான் மாறிட்டிருப்பாங்க நாம first மாறலாம் குழந்தைகளுக்கு அப்புறம் நாம சொல்லிக் கொடுக்கலாம் முடிஞ்ச அளவு இந்த chicken இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுறாங்க எதுக்கு இவ்வளவு chocolates chocolate variety னு பார்த்தீங்கன்னா அவ்ளோ chocolate variety இருக்கு இதெல்லாம் plus இது இல்லாம biscuit அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது சாப்பிடுறாங்க

கிட்டு time இல்ல time இல்லன்னு போயிட்டு இருந்தோம்னா நம்ம ஆரோக்கியமா இல்லாத வாழ்க்கை தான் வாழுவோம் normal ஆ ஒரு சளி காய்ச்சல் யாருக்காவது வந்ததுனா திரும்பி நமக்கு வந்துரும். உடனே நம்ம அதை தாங்கிக்கற சக்தி கூட இல்லாம என்ன பண்ணுவோம் உடனே doctor கிட்ட போயிடுவோம் உடனே சரியாகணும்னு அது எப்படி சரியாகணும்னு நம்ம நினைக்கலாம் உடனே போய் அவர் ஊசி போடுவாரு tablet நிறைய எழுதிக் கொடுப்பாங்க இப்போ normal லா hospital போனாலே ரெண்டாயிரம் மூணாயிரம் ஆகுது அந்த ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவாகுறதுக்கு நம்ம ஏன் நம்மளுடைய இயற்கை உணவுகளை நம்ம ஆஹ் research பண்ணி நாம நம்ம உடலுக்கு ஏத்த மாதிரி அதை நம்ம சமைச்சு சாப்பிட்டா நாம ஏன் hospital போகணும் நமக்கு எதிர்த்து சக்தி கம்மியா இருக்கு அந்தந்த season ல விளையுற food அ அந்தந்த season க்கு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு எல்லா season க்கும் எல்லா season லயும் எல்லா food ம் இப்போ கிடைக்குது அதெல்லாம் சாப்பிட்டு எல்லாமே நம்ம உணவு முறையே total ஆ மாத்திக்கிட்டே வர்றோம் அதனாலதான் நமக்கு நம்~ நிறைய health issue வருது அப்போலாம் எத்தனை வயசு வரையிலும் வாழ்ந்தாங்க இப்போ இப்போ நமக்கு தெரிஞ்சு covid வந்தது ரெண்டு வருஷம் full lockdown எல்லாம் வீட்டுலதான் இருந்தோம் அப்பவும் நம்ம வந்துட்டு அந்த health அ பத்தின ஒரு பாடத்தை full லாவே நம்ம கத்துக்கல அப்போதைக்கு அதை பத்தி பேசணும்னு நினைச்சோம் அவ்வளவுதான் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் மறந்துட்டாங்க ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் காலம் வந்துட்டு ஒவ்வொரு நோய்கள் வர தான் செய்யும் அதை நம்ம வந்துட்டு தடுக்கணும்னா நம்ம உணவு முறை வாழ்க்கை முறைய மாத்தணும் அதுதான் நம்ம நம்மளையே வந்து பாத்துக்குறதுக்கான முக்கிய அஹ் காரணம் நடைப்பயிற்சி மூச்சுப் பயிற்சி எவ்வளவோ இருக்கு இதையெல்லாம் exercise பண்ணுங்க நீங்க பண்ணீங்கன்னா automatic ஆ உங்க குழந்தைங்களும் அதை பாத்து பண்ணுவாங்க கடைக்கு போனா குழந்தைங்களுக்கு chocolate ice cream biscuit இந்த மாதிரி வாங்கி கொடுக்காதீங்க கடலைமிட்டாய் செஞ்சு கொடுங்க வீட்டுலேயே செஞ்சு கொடுங்க கம்பு உருண்டை செஞ்ச்~ இந்த மாதிரி ஆரோக்கியமான food எவ்வளவோ சொல்லிட்டு போலாம் ஆனா நம்ம அந்த food எல்லாம் மறந்துட்டோம் normal ஆ ஒரு கடைக்கு shop க்கு போனாலே முன்னாடி தெரியுற மாதிரி chocolate தான் வச்சிருக்காங்க அதெல்லாம் தான் பாத்துட்டு குழந்தைங்க கேக்குறாங்க நம்மளும் என்ன பண்றோம் உடனே வாங்கி கொடுத்துடுறோம் நம்மளும் வாங்கி சாப்பிடுறோம் நாம வாங்கி சாப்பிடுறதை பார்த்துட்டு தான் அவங்களும் கேக்குறாங்க நாம அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் கொடுக்கணும் ஆரோக்கியத்தை பத்தின புரிதல் வந்து அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம கொண்டுட்டு வந்தா தான் அவங்க வந்து வளர வளர அவங்களும் வந்துட்டு அவங்க ஆரோக்கியத்தை நல்லா பாத்துக்குவாங்க அவங்களை சுத்தி இருக்குறவங்கலையும் பாத்துக்குவாங்க அப்படி இல்லன்னா அவங்களையும் care பண்ணிக்க மாட்டாங்க அவங்க சுத்தி இருக்குறவங்களையும் care பண்ணிக்க மாட்டாங்க so ஆரோக்கியன்றது ரொம்ப முக்கியம் first நம்ம mind ல தெளிவா இருக்கணும் ஆரோக்கியத்தை பத்தி உணவ பத்தின ஒரு தெளிவு யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு இப்போ fridge னு ஒண்ணு இருக்கு fridge இல்லாத வீடே இல்ல அதுல வந்து daily market போனா அவ்ளோ fresh ஆன காய்கறிகள் எல்லாம் கிடைக்குது அதை விட்டுட்டு எல்லாரும் போய் வாங்கிட்டு வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகளை ரெண்டு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள அதுல அடச்சி வெச்சி இருக்காங்க அப்படி அந்த ice ல வச்சி வச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அதுக்கு உண்டான தன்மைய அது இழந்திருது அதை நம்ம சமைச்சு சாப்பிட்டா நமக்கு அதுல என்ன benefit இருக்கு அந்த காய்க்கான சத்தே அதுல இருக்காது அது ஏன் மக்களுக்கு எதும் புரிய மாட்டேங்குது அந்த புரிதலே இல்ல இப்போ வந்து ஆடம்பர தேவைகள்ல அதுவும் வந்துருச்சு fridge இருந்தா தான் எல்லார் வீட்டிலேயும் ஆஹ் பரவால்ல fridge இருக்கு அப்போதான் use ஆகும் அது இருந்தா தான் நம்ம வந்துட்டு சமைக்கவே முடியும்னு நினைக்கிறாங்க fridge இல்லாம வாழலாம் fridge இல்லாம சமைக்கலாம்னு நீங்க யோசிக்கணும் எல்லா காய்கறியும் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வாங்குங்க இல்ல வாரத்துக்கு ஒரு நாள் வாங்கி வச்சுக்கோங்க வெளியே நல்லா வச்சுக்கோங்க நீர் காய்களை எந்தெந்த காய் வாடுதோ அந்தந்த காய fresh ஆ சமைச்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி பண்ணா நம்ம உணவுகளை நாம தான் மாற்றம் கொண்டு வரணும் அதை விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இருந்தா சொல்லிட்டே தான் இருக்கணும் நம்ம ஆரோக்கியத்துக்கு எது முக்கியம் எது தேவை அதுதான் நம்ம பண்ணணும் எல்லாரும் வந்துட்டு noodles சாப்பிடுறாங்க இது சாப்பிடுறாங்க காலம் மாறிடுச்சு pizza burger அப்படி நம்ம போக கூடாது நம்ம உடம்புக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கணுமா அப்படின்னா நாம தான் research பண்ணி நாம தான் நம்ம உணவுகளை மாத்தணும் நாம மாத்துனா தான் நமக்கு அப்புறம் இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம உணவுகளை மாத்துவாங்க நோயின்றி வாழணும்னா நம்ம உணவு முறையும் ஆரோக்கியத்துக்கான பயிற்சிகள் எல்லாத்தையும் செய்யணும் அது பண்ணவே நம்மளோட உணவுகளை அத்தனை மாற்றங்களை கொண்டுட்டு வரலாம் எல்லாரும் வந்து நோய் இல்லாம வாழணும்னா இயற்கையை பாதுகாத்து வாழணும் உணவுகளை

future லையும் வந்துட்டு எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கலாம் நீண்ட நாள் வாழலாம் so எல்லாரும் வந்துட்டு ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்கணும்னா first நாம தெளிவா இருக்கணும் நம்ம ஆரோக்கியத்துக்கு எது முக்கியம்னு எல்லாரும் சொல்றதை இனிமேல் மாறுவோமா மாறி ஹம் ஆரோக்கியத்திற்கு தேவையானதை நம்ம கடைபிடிக்கலாம்

yeah இது எம். எஸ். கிஃப்ட் வேர்ல்ட், how can I help you? ஆஹ் sir எனக்கு ஒரு gift order பண்ணனும் okay ma'am நீங்க எந்த மாதிரி gift உ என்ன function க்கு order பண்றீங்க? அது wallet ல picture print பண்றது மாதிரி

wallet ல picture print பண்ணனும் sir.

birthday gift பண்ற மாதிரி sir so birthday gift உ நீங்கக் கொடுக்கிறீங்க correct ஆ

ஆஹ் சரி. இப்ப வந்து அந்த birthday gift வந்து friend ஆ அல்லது relative ஆ, family ஆ அந்த மாதிரி ஏதாவது? friend sir, friend உக்கு birthday gift பண்ற மாதிரி friend உக்கு birthday gift, so wallet ல வந்து உங்க friend ஓட photo மட்டும் print பண்ற மாதிரி வேணுமா இல்ல friend ஓட photo உம் உங்க photo உம் சேர்த்து print பண்ணி வர்ற மாதிரி வேணுமா ma'am? இல்ல அவங்க family ஓட photo இருக்கணும் sir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

surprise ஆ அவங்களுக்கு போய் reach ஆகணும் okay இப்ப வந்து அந்த wallet ஓட size வந்து எந்த மாதிரி இருக்கணும் இந்த wallet சொல்றீங்களா? இப்ப வந்து surprise ஆ reach ஆகணும்னு சொல்றீங்க.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

actual ஆ இதுதான் select பண்ணி வச்சிருக்கோம் இந்த birthday gift பண்ணலாம் அப்படின்னு ஓ இந்த birthday க்கு wallet choose பண்ணி இருக்கீங்க right ஆ?

wallet ஓட chai~ size எப்படி இருக்கணும். பெருசா இருக்கணுமா இல்லைன்னா எந்த மாதிரி இருக்கணும் wallet ஓட size normal size கிட்ட இருந்தா போதும் sir normal size னா ஒரு A4 size அளவு போதுமா

Afour size two sixteen plus two twenty

அஹ் இப்ப வந்து நம்ம வந்து ஒரு Afour size அப்படிங்கறது கொஞ்சம் medium ஆ இருக்கும். கொஞ்சம் பெருசா wall ல மாட்டுற மாதிரி இருக்கும். okay வா

நம்ம window size ஒரு window size கொடுப்பாங்க. அது பெருசா front wall ல மாட்டுற மாதிரி அல்லது அல்லது க~ அது photos க்குள்ள அந்த frame உக்குள்ள lighting எல்லாம் set பண்ணனுமா? lighting எல்லாம் வேண்டாம் sir, but edit பண்ணனும் photo வ கொஞ்சம். photo edit பண்ணி wallet ல அது okay பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து எந்த போடுறோமோ அந்த நாங்க edit பண்ணிதான் wallet ல fix பண்ணுவோம்

okay வா so அந்த wallet ஓட pricing எந்த range ல நீங்க எதிர்பார்க்கிறீங்க? உங்களுக்கு minimum range என்ன sir? wallet size வந்து நீங்க A4 size அப்படின்னு சொன்னீங்கன்னா A4 size உக்கும் wallet உக்கு மட்டும் வந்து நமக்கு வந்து ஒரு thousand two hundred ஆகும் okay வா A4 size wallet உக்கு thousand two hundred ஆகும்

plus photo editing charge ஒரு two hundred rupees

so, thousand four hundred ஆகும் okay வா?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

உங்களுக்கு thousand six hundred plus two hundred வரும். அதே editing charge தான். அடுத்தது two thousand five hundred plus two hundred அந்த range ல இருக்குது. இதுல நீங்க எந்த range அ choose பண்றீ~ choose பண்றீங்க ஆஹ் A4 size ஏ இருக்கட்டும் sir ஆஹ் சரி okay A4 size ஏ இருக்கட்டும் okay ma'am இந்த order confirm தானே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

photos எடுக்கும்போது அந்த photos அ document ஆ மாத்தி send பண்ணுங்க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

இப்ப mail, mail ID சொல்றேன் note பண்ணிக்கங்க

எம். எஸ். கிஃப்ட் வேர்ல்ட் எம். எஸ். கிஃப்ட் வேர்ல்ட் at gmail dot com

so இந்த number தான் வாட்ஸ்அப் number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

so இந்த வாட்ஸ்அப் number க்கும் அந்த PNGform அனுப்பிடுங்க. இந்த mail உக்கும் அனுப்பிடுங்க okay வா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 sir ஜூலை twenty ஜூலை twentyokay ஜூலை twenty அப்படின்னா உங்களுக்கு வந்து nineteen night உ கைக்குக் கிடைக்கிற மாதிரி plan பண்ணனுமா இல்ல ஜூலை twenty கொடுத்தா போதுமா? அஹ் night correct ஆ எப்படி sir deliver ஆகும்? night ன்னா நாங்க ten உக்கே பண்ணிடுவோம். twelve க்கு எல்லாம் பண்ண மாட்டோம். night ஒரு eight ல இருந்து ten உக்குள்ள deliver ஆகும். ஆஹ் அப்ப okay sir அந்த மாதிரி timing ன்னா okay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 இல்ல sir நீங்க direct ஆவே send பண்ணிருங்க சரி okay அப்ப nineteen night ஜூ~ ஜூலை nineteen night அவங்களுக்கு gift கிடைக்கணும் correct ஆ

okay இப்ப வந்து இதுக்கான advance payment நீங்கப் பண்ணனுமே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

G paynumber account number சொல்றேன் நீங்க அதுக்கு pay பண்ணிடுவீங்களா?

G pay சரி பரவாயில்ல sir account number சொல்லுங்க ஆஹ் சரி okay two zero

five seven four seven five seven four seven

soIFSCcode சொல்றேன் note பண்ணிக்கோங்க

SBIN SBIN triple zero

ninety-six ஆஹ் okay sir okay வா so இதுக்கு வந்து நீங்க, நீங்க pay பண்ணிடுங்க. pay பண்ணிட்டு அந்த screenshot அ மட்டும் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க.

ஆமா sir போடணும்தான்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 ஆஹ் friends ன்னே போட்டுக் கொடுங்க sir college friends, school friends அப்படி ஏதாவது

full name இருக்காங்களா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

by friends okay அஹ் next வந்து அந்த உங்க ne~ உங்க name அதுல mention பண்ணனுமா வேண்டாமா

சரி okay ஒரு photo frame அவங்க photo ல edit பண்ணும்போது கீழே by friends ன்னு வரும். இதுல ஏதாவது special moment ஏதாவது mention பண்ணி card ஏதாவது வைக்கணுமா gift அனுப்பும்போது அதுக்கு ஏதாவது wordings ஏதாவது அனுப்புவீங்களா card உக்கு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 சரி okay இல்ல உங்களோட special moments இந்த special moments ஏதாவது mention பண்ற மாதிரி அந்த wordings ஏதாவது mark பண்ணி net ல search பண்ணாம நீங்க enjoy பண்ண ஏதாவது moments அ rema~ remember பண்ற மாதிரி ஏதாவது card அனுப்பனுமா? ஆஹ் idea நல்லா இருக்கு sir, but நான் யோசிச்சு அதை ready பண்ணிட்டு உங்களுக்கு send பண்றேன்.